ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கிறது.

இங்கு வந்து நடுவில் இருக்குறது வந்து நாலு சேர்கள் இருக்கிறது ஆன சைடுல உள்ளதுல வந்து சோபா மாரி சேர்கள் போட்டிருக்காங்க.

ஆனா கொஞ்சொ பழைய பிட்டிங் மாதிரிதா தெரிகிறது.

யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கு ஆனா டோர் ஓப்பனில் இருக்கிறது ஜன்னல்கள் குளோசில் இருக்கிறது.

ஒரு கூரை வீடு இருக்கிறது ஓட்டு வீடு ஒரு மாடி வீடு இருக்கிறது.

காபி கிரைண்டிங் மிஷின் இருக்கிறது.

பிரண்டில் ஒரு மீன்க ஒரு பாத்திரம் ஆண்டு ஒரு பக்கெட்டும் உள்ளது.

பக்கத்தில் இரண்டு மரங்கள் உள்ளது மரத்தின் பிரண்டில் ஒரு நீல கலர் போடு உள்ளது.

ஷட்டர் உள்ளது. ஷட்டர் ப்ளூ கலரில் உள்ளது.

இது ஒரு அழகான சிவப்பு அன்டு வெள்ளை நிறம்.

ஒருவர் வந்து பின்னாடி கைகட்டி நிற்கிறார்கள். ஃபிரெண்டில் குப்பை பெட்டி இருக்கிறது.

அதுல ஒரு பெரிய மரம் நிக்குது அந்த மரத்தை கீழே ரெண்டு கார் வந்து வுட்ருக்காங்க.

இதன் கீழே ஒரு வண்டி நிக்கிறது.